வீடு சுத்தி நெறைய மரங்கள் இருக்கு.

இது ஒரு புக் ஷாப் இதுல ஒரு அங்கிள் உட்கான்ட்டுருக்காரு.

நெறைய புக்ஸெல்லா செல்ஃப் அடுக்கி வெச்சிருக்காங்க.

இதுல ஒரு அரசு பேருந்து போயிட்டுயிருக்கு.

நெறைய மனிதர்கள் கூட்டகூட்டமா நின்னு பேசிட்டுருக்காங்க.

எல்லோ கலர்ல பெய்ண்ட் பண்ணிருக்காங்க.

நெறைய எல்_இ_டி லைட்ஸ்லா போட்டிருக்காங்க.

இதுல ஒரு ஸ்டார் பிரியாணி ஹோட்டல் கட இருக்கு.

அத சுத்தி நெறைய கடைகள் இருக்கு.

ஸ்டார் பிரியாணி கடையோட போர்டு வச்சுருக்காங்க.

இந்த இடம் பாக்கறதுக்கு ரொம்ப பசுமையா இருக்கு.

இங்க உட்காருறதுக்காக நாலு சேர்ஸ் போட்டிருக்காங்க.

டெக்ரேஷன்க்கு நெறைய பூச்செடிகள்ளா வச்சிருக்காங்க.

கிழ ட்ரேலயும் காய்கள் வச்சிருக்காங்க.

ரெட் கலர் ப்ளூ கலர்ல மேட்ஸுருக்கு .

இட் சைடுல நெறையா செடிகள் மரங்கள் இருக்கு.